அதுக்கு அப்பறம் வந்துட்டு வேற என்ன சொன்னாங்க starters லாம் கொண்டு வந்து தந்துடே இருப்பாங்க

அது தான் நம்ம சொல்ற வரைக்கும்

bullets chicken ஒரு mutton ல வந்துட்டு bullets mutton bullets கொண்டு வந்து வைப்பாங்க

potato ல என்னமோ கொண்டு வந்து வைப்பாங்க

unlimited யும் கொடுத்து எப்படி packing க்கு தருவாங்க அப்படின்னு இது சாப்பிட்டு அடுத்து வந்து உனக்கு நீங்க போய் இருக்கீங்கள உங்களுக்கு birthday அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா

அங்க suppliers லாம் சுத்தி நின்னு birthday song ஒன்னு என்னமோ பாடுவாங்க நல்லாயிருக்கும்

இங்க birthday இல்லாட்டி யாருக்காவது birthday சொன்னிங்கன்னா அவங்க இது பண்ணிடுவாங்க

ஓ அல்ப cake க்கு ஆசைப்பட்டு கொடுத்த காச எப்படில்லாம் முடிக்கணும்னு நினைக்கறோம் இல்லையா ஆமா அதுக்கு அப்பறம் பிரியாணி வச்சிருப்பாங்க

எல்லாமே வச்சி இருப்பாங்க fish

இந்த side பார்த்தீங்கன்னா salad இருக்கும்

அதுக்கு அப்பறம் curd rice super அ இருக்கும் அங்க இங்க வந்து யாரு veg சாப்பிறா இட்டுட்டு வந்தா நம்ம தான் miss பண்ணியிருப்போம் curd rice super அ இருக்கும்

milkshake அ ஆ milkshake வந்துட்டு இல்லை நினைக்கிறன்

milkshake னா mojitos ல இருக்கும் நினைக்கிறன் ஆனா அது இப்ப compliment ல இல்லை ஓ அப்ப not clear அ first இருந்துச்சு சொன்னாங்க ஆனா இப்ப இல்லை

அது என்னனா ஒன்னு pay பண்ணி தான் ஆகணும் நினைக்கிறன் அதுக்கு அடுத்து அந்த side வந்துட்டு

அதுக்கு அப்பறம் நல்லா hot அ gulab jamun வச்சியிருப்பாங்க

ice cream கூட gulab jamun போட்டு சாப்பிடும் போது வேற level

puddings லாம் வச்சியிருப்பாங்க சின்ன சின்ன cup மாதிரி

அதுல அது வச்சி இருந்தாங்க

தீர தீர வச்சிட்டே இருப்பாங்க

நம்ம அவங்க தீர தீர எல்லாமே கொண்டு வந்து வைப்பாங்க நம்ம எது நமக்கு புடிச்சது அது சொல்றமோ அதுவும் கொண்டு வந்து வைப்பாங்க

ஒ ஓ இதுலாம் நம்மலே போய் எடுக்குற மாதிரி இல்லையே இதுலாம் வந்துட்டு அவங்களே கொண்டு வருவாங்க இந்த starters லாம் அவங்களே கொண்டு வந்து கொண்டு வந்து வைப்பாங்க ஏன்னா உள்ள இருந்து cook பண்ணி கொண்டு வரணும்ல

sweets ice cream இதுலாம் வந்து நம்மளே எடுத்துக்கலாம்.

தோசைல எத்தனையோ variety வச்சிருப்பாங்க chocolate தோசை என்னமோ தோசை

mutton keema தோசை என்னமோ தோசை வச்சியிருப்பான் non veg

not clear அவன் இவ்ளோ கொடுக்கறத்தே பெரிய விசயம் இங்க அவன் சம்பளத்து

நல்ல idea அ இருக்கு ஒரு நாளைக்கு நான் வேணா என் friends கிட்ட வேணா suggest பண்றேன்

அதுக்கு அடுத்த side பார்த்திங்கன்னா பானிபூரி வச்சிருப்பாங்க பானிபூரியுமா பானிபூரியும் வச்சிருப்பாங்க அந்த side இது பானி different அ இருக்கும் நல்லாயிருக்கும்

ஆ தயிர் பூரி தருவாங்க தயிர் பூரி நாங்க பானிபூரி மட்டும் தான் சாப்பிட்டோம் தயிர் பூரி வாங்கல்ல நினைக்கிறன் இருந்துச்சா தெரியல ஏன்னா எங்களால அதுக்கு மேல முடியல

try பண்ணல அது எங்களுக்கு இது full ஆன உடனே நாங்க போதும் இதுக்கு மேல முடியாது சொல்லிட்டு உங்களுக்கே full ஆய்டுச்சுனா அப்ப super தான்

ஆமா நாங்க starters யே நல்லா full அ சாப்பிட்டோம்

kulfi எல்லாம் flavor வச்சி இருப்பாங்க பான் kulfi ஒன்னு வச்சிருப்பாங்க

அது சாப்பிட அப்பறம் ஒரு ஏப்பம் வரும் super அ இருக்கும்

போனா enjoy பண்ணிட்டு வரலாம் ஆனா இதுக்குலாம் நல்லா சாப்பிற போனா தான் worth இல்லையா

நான் சொல்றன்ல ம் நீயும் எங்கயோ கெளம்புறன்னா

வைக்கலாம்னு கூப்டன் நல்ல content okay